நானு வந்து இப்போ இருக்குற bank ல வந்து one week ஆகிட்டாங்க இப்போ passbook ready ஆகுறதுக்கே one week ஆகிடுச்சு

அ ஆமா இப்போ இது வந்து நீ details form குடுத்துட்டு போய்ட்டன head office க்கு direct அஹ போகும்.

direct டா போய்தா அங்க இருந்துதா உன்னோட details எல்லாம் வந்து ஒரு number வருது பாத்தியா account number னு சொல்ட்டு

அப்படி call பண்ணும் போது நீ வந்து இன்னொரு photo கேட்டாங்க பாத்தியா அந்த photo வ passbook ல ஒட்டி எந்த bank கோ அந்த bank கோடா சீல் போட்டு குடுப்பாங்க. சில பேர் வந்து PAN card காடு வச்சுட்டு இருக்க மாட்டாங்களா

அ PAN இல்லாதவங்களுக்கு நமக்கு இருக்குது பிரச்சனை இல்ல இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இல்லாதவங்க வந்து PAN இல்லனா அம்பதாயிர ரூபாக்கு மேல காசு எடுக்கவே முடியாது PAN card இருந்தா அம்பதாயிர ரூபா மேல எடுக்கலாம். அஹ் அம்பதாயிர ரூபாக்கு மேல வந்து காசு போட்டு எடுத்துகிலாம்.

இதுவே PAN card இல்லாத பட்ச்சத்துக்கு அதுக்குத்தான் இப்போ Main னா PAN cardCompulsory ஆக்கிட்டாங்க இப்ப எங்க போனாலும்

For example க்கு அந்த குழந்தைக்கு வந்து இன்னும் பதினெட்டுவயசு ஆகல

படிக்கும்போதெல்லாம் நம்ம படிக்கும்போதெல்லாம் எந்த School லையும் கேட்கல

ஆமாப்பா நானும் கேள்விப்பட்டேன் பா எங்க அக்கா பொண்ணு கேக்குறாங்க அவ என்ன Sixth Standard படிக்கிறா ஏ account கேக்குறாங்க அப்டினா ஆமா எங்க school ல எங்க miss கேட்டாங்க நாளைக்கு என்ன கூட்டிட்டு போய் bank ல Bank account வேணும். அது இந்த அடியே எனக்கே இல்லையே உனக்கு எங்க இருந்துடி வரும். அப்டினா அத்தைங்க மாமா சொன்னங்க. இல்ல ஏ account open பண்ணுவாங்க ஆனா நமளுடையா இதுலதான்

அஹ் correct correct minor account அஹ savings account த அஹ் minor account அ இருக்கும் அபோ வந்து என்ன பண்ணுவாங்கனா உன்னோட photo ரெண்டு வாங்கிபாங்க,

இன்னொன்னு வந்து அப்பா இல்ல அம்மாவோட photo வச்சி

Then அந்த passbook ல நம்ம passbook ல suppose வந்துருச்சுனா ஒரே ஒரு photo த இருக்கும். நம்மளோட photo மட்டும்தா இருக்கும்.

இதே குழந்தைகளுக்கு open பண்ணும் போது என்ன பண்ணுவாங்கன்ன கூட guardian இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க photo ஒட்டி

இது வந்து நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா பதினெட்டு வயசு ஆனதுக்கு அப்புறம் major போய் convert பண்ணனும் saving account ட இல்லனா block பண்ணிடுவாங்க. உம் தெரிய மாட்டேங்குது சும்மா பேருக்கு account open பண்றோம் அதுக்கப்புறம் minor இருக்கா major இருகல பாக்குறதே இல்ல

இப்போ நா நா வந்து இபோ open பண்ணனும்னா எனக்கு minor account டா இல்ல உனக்கு minor நமல்தா eighteen Plas ஆகிடுசுல டி

Open பான்றங்களா minor account open பண்றாங்க இப்போ அது எப்டி major account க்கு போறது

அப்பா வந்து பாப்பா வந்து sign ஒரு மாதிரியா போட்டு இருப்பா

பதினெட்டு வயசு ஆகும்போது நம்ம எப்படி சைன் போடுவோம் கொஞ்சம் தெளிவா போடுவோம் நம்ம

அ அப்படி இருக்கும்போது போயிட்டு என்ன செய்யணும் அதை போய் மாத்தணும் நம்ம

அது இது என்ன பண்ண வச்சிகோயே minor ல இருந்து major account டா மாத்திடுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கனா வேற ஒரு passbook ல

recent pic வோட photo இருக்கும் பாத்திங்காளா அத ஒட்டி அவளுக்குன்னு ஒரு account ட open பண்ணி வைக்கிறாங்க ஓ சரி சரி சரி ம் இப்போ காசுத டி இப்போ minor அ இருக்கும்போது காசு எடுக்கணும்னா கூட அவங்க guardian யாரோ அவங்க

அவங்க வந்து அதுக்கு ATM தரமாட்டாங்க எதுமே தரமாட்டாங்க

minor account அ இருக்கும்போது காசு வேணும்னா bank ல வந்துதா எடுக்கணும். உம் உம் இதுவே eighteen plus னா நமக்கு ATM apply பண்ணிக்கலாம்.

ஆமா நம்ம எல்லாமே இப்ப phone லேயே பண்ணிக்கலாம் நாம சரி சரி சரி

இது நெறைய எவளவுக்கெல்லாம் use ஆகுதுல்லா இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு

இப்போ சில பேரு sign ன போடுறாங்க பாத்தியா அதுவே இப்போ ஒரு time ஒரு sign போடுவாங்க

இன்னொரு time வேற மாதிரி போடுவாங்க இப்போ அத கூட ரொம்ப strict ட fellow பண்ண ஆரமிசிடாங்க தெரியுமா sign ஆமா நீ வந்து ஒரு வாட்டி cash எடுக்கா போற

அப்டியா இது வேற இருக்கா account open பண்ணி இந்த மாரி எடுக்க முடியலனா பக்கா safe டிஇதா பக்கா safe இப்போ ஒரு example க்கு உன் ATM card miss ஆகிடுச்சு

okay வா அவங்க வந்து என்ன பன்றாங்கனா உன்னோட பேர பாத்துட்டு இப்டிதா sign போடணும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு example க்கு போட்டு

அப்டி குடுக்குறாங்க கையெழுத்து ஒத்து போன system ல வந்து check பண்ணுவாங்க signature பக்கவா match ஆகணும் இப்போ hundred percentage ல

அவங்க வந்து check பண்ணுவாங்க sign correct அஹ இருக்கா அப்டி correct அஹ இருக்கும்போது மட்டும்தா

Manager, assistant manager approval குடுப்பாங்க காசு குடுக்கலாம். ஆமா பாக்க safe உன்ன மரியே sign கண்டிப்பா யாராலையும் போடா முடியாது ஆமா ஆமா யாராச்சும் பண்ணலாம் கண்டிப்பா அந்த மாறி criminal எல்லாம் நெறையா நடக்குதுல்லா உம் கண்டிப்பா அப்டி இருக்கும் போது அவங்களால எடுக்க முடியாது காசு அதுக்கு தான் இந்த மாதிரி உனக்கு வந்தாங்க அதுக்கு தான் இந்த மாதிரி ஒன்னு கொண்டுட்டு வந்துட்டாங்க Compulsory sign னா verification பண்ணணும்

அது அதுவும் ஒரு விதத்துல நல்ல விஷயம் தானே. இந்த மாதிரி எவ்வளவு பணம் எல்லாம் கொள்ளை அடிக்கிறாங்க. இப்போ இந்த sign பார்த்தோம்னா compulsory அதுல கண்டுபிடிச்சிடுவாங்க இல்ல மூணு பேரு check பண்ணும் போது

ஒருத்தர் கிட்ட மாட்டிப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா அப்படி இருக்கும் போது நம்ம பணமும் safe

உம் ஒரு இடத்தில் பத்தரமா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு நம்பிக்கை இருக்கும் எடுத்து வைக்க முடியல பரவாயில்ல நம்ம தான் கடைசி வரைக்கும் எடுத்து வைக்க முடியல

ஆனா ஒரு இடத்துல safe அஹ இருக்கு.

ம்ம்

இன்னுமும் நம்ம பண்ணாம இருந்தா

நம்மளோட முட்டாள் யாரும் இல்லை நம்மள விட முட்டாள் யாரும் இல்ல அது என்னமோ உண்மை தான் டி

details இருந்து நம்ம பண்ணாம இருந்தோம்னு வச்சுக்கோயேன்

government வந்து நமளுக்கு நெறையா ஒரு facilities கொடுக்குறாங்க எப்படி எல்லாம் இவங்க கொஞ்சம் வெளிய வரணும் இந்த மாதிரி கடன் எல்லாம் வாங்காம இந்த மாதிரி இதுல investment பண்ணிட்டு இதுல வர வட்டி வச்சிட்டு அவங்க கொஞ்சமாச்சு மேல வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு government நமக்கு நிறைய facilities கொடுக்குது but ஆனா அத நம்ம தான் use பண்ணிக்கணும்.

ஆனா அது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது முக்காவாசி பேருக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம அம்மா அவங்கள எல்லாம் எடுத்துக்கோயேன் எனக்கு எதுக்குன்னு கேக்குறாங்க

இப்போ நம்ம ஒரு example க்கு account open பண்ணி சும்மா ஒரு ஆயிரம் ரூபா போட்டுட்டு அவங்க பேர்ல health insurance போட்டோனு வச்சுக்கோயே

வருஷத்துக்கு வெறும் எட்டு ரூபா ஒரு இதுக்கு சொன்னேன்ல நானு இயற்கையா செத்தா

அது வந்து இருபது ரூபா பிடிப்பாங்க டி அவளோதனா பரவ ஆமாண்டி இருபதுருபா முப்பது ரூபாகுள்ளதண்டி பிடிப்பாங்க இன்னொன்னு எட்டு ரூபா பிடிப்பாங்க டி

இதுல எவ்ளோ இருக்கு வெறும் ஒரு example க்கு வச்சிக்கோ மாசம் ஆனா அம்பது ரூபா

இந்த அம்பது ரூபா ஏதோ ஒரு நாளைக்கு எதோ செலவு பண்ற காசுனு வச்சுக்கோயேன்

இந்த மாரி accident ல எதுவும் ஆகிட்ட கூட

அது எப்டி கிடைக்கும் உம் அது வந்து எதோ பின்னாடி எதுக்கோ use ஆகும்ல இதே அ அதுவே நம்ம போடாம இருந்தா காசு நமக்கு வருமா வராது

ம் இதுவே நான் வந்து அம்மாவுக்கு அப்பாவுக்கும் போடணும்

Health Insurance எங்க அம்மாவுக்கு கூட போடலாமா? அவங்களுக்காக account open பண்ணணும்டி நீ

காசு வந்து எப்படி தெரியுமா நீ போட்டு போட்டு எடுத்துக்கலாம் இப்ப thousand rupees உன்னால maintain பண்ண முடியலன்னா

அப்பக்கூட எடுத்துட்டு அந்த month end குள்ள போற்றலாம் ஏன்னா charges எப்போ போடுவாங்கனா இந்த month end ல பாப்பாங்க ஓ சரி சரி இப்போ உனக்கு ஏதோ emergency னு அந்த காசு எடுத்துட்டா

காச வந்து பிடிச்சிருவான்களோ minus போகுமா

எப்ப வேணாலும் போட்டுட்டா நமக்கு charge ஸ் போடா மாட்டங்க சரி சரி நீ bank பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு minus ஏன்னா நீ இந்த மாரி இப்போ சொன்ன பத்தியா payment வந்து minimum balance எடுத்துட்டான்னு வச்சிகோயே minus ல போயிட்டே இருக்கும் உனக்கு value

அந்த ஒரு minus ஆனா அது வந்து போடுறது correct த அப்டியச்சும் நீ savings account open பண்ணி காசு போடுறியானு சொல்லிட்டுத அவங்க அப்டி பண்றாங்க சரி சரி இந்த ஆயிரருபாய வச்சிட்டு இருந்தோம்னு வச்சிகோயே நம்ம அப்டி கொஞ்சம் கொஞ்சம் காசு போடா நமளுக்கும் increase ஆகும் அவங்களுக்கும் வந்து interest rate போட்டுட்டு நமளுக்கு குடுத்துட்டு இருப்பாங்க amount நமளுக்கு increase ஆகிட்டே இருக்கும் monthly monthly amount டு உம் சரி சரி டி சரி அப்போ நா account open பண்ணனும்னா main னா aadhaar card, bank book க்கு சீ aadhar card, PAN card டு அப்புறம் photo மூனு photo அஹ ration

வேல இருக்கு போக முடியாது அந்த மாரி ஒரு வச்சிகோயே

ரெண்டு வாட்டி போற மாரி இருக்கும். ஒன்னு form கேக்குறதுக்கு போற மாதிரி இருக்கும்.

உன்னால ரெண்டுத்துக்கும் leave, permission office ல குடுக்க மாட்டங்கனாஅம்மாவோ இல்ல அண்ணானோ யாராச்சும் போகும் போது form வாங்கிட்டு வர சொல்லிரு form யாரு போனாலும் குடுப்பாங்க